கிடைச்சா சொல்லுறேன் உங்களுக்கும் நீங்களும் try பண்ணுங்க அஹ் okay okay நானும் try பண்ணுறேன் டா

இப்போலாம் வெயில் ரொம்ப இருக்குலாமா எப்படி மா போகுறது ஆமா சரியான வெயில்லா இருக்கு வீட்டுக்குல்ல இருக்கவே முடியல ஆமா வெளியே வர கஷ்டமா இருக்கு

இல்ல இல்ல காலைலே பத்து மணிக்கே அப்படி வெயில் அடிக்கு

இன்னும் நாலு நாள் வேற இருக்கு வெயில் இருக்கும்னு சொல்லுறங்களோ news ல என்ன பன்ன போறாங்களோ ஹம் ஹம் அது என்னமோ தெரியல ஹம் ஹம் அதான் சரி

நீ ஏதும் பாக்கலயாமா job ஹம் நானும் அதான் டா பாத்துகிட்டே தான் டா இருக்கேன் எங்க full ஆ fake ஆ தான் இருக்கு அதுவுமே அதான் நேத்து நீ சொல்லுற மாதிரி captcha ஆ தான் நானுமே பாத்தேன் நானு

captcha ஆ இருக்கு உள்ளலாம் entry பண்ணி போனதுக்கு அப்றம் captcha லாம் குடுக்குறோம் payment போகும் போது payment க்கு போக மாட்டுக்கு

Thousand captcha ஆ மட்டும் அடிச்சி வாங்கிரும் ஆனா நம்ம payment மட்டும் receive ஆகாது அன்னைக்கு சரி வேலையே இல்லமா உக்காந்துருக்கணும் ஆமா

நம்ம search பன்னா நம்மளுக்கு கேடைக்க மாட்டுக்கு ஹம் என்ன செய்ய பேசாம வேற ஏதாவது வேலைக்கு போலாம்னு பாத்தாலும் எங்க எதுமே set ஆகமாட்டிங்கு இல்லயாட்டி ஏதாச்சும் second degree ஆவது போய் படிக்கலாம்னு அப்படின்ற அளவுக்குத்தோணுது try பண்ணுங்க அதயாவது ஹம் அதான் வீட்டுல இப்போ சும்மா இருக்கோம்னூ தானா வேலைக்கு போகலயா வேலைக்கு போகலயா கேக்ககுறங்கா பேசாம degree படிச்சோம்னா கேக்க மாட்டாங்கள அஹ் கேக்கமாடாங்க நல்லா idea

வேணா போடுவோம் ஹம் நல்லா idea தான் இதுவும் ஆமா second degree பண்ணிட்டு கூட பேசாம part time job கூட ஏதாவது பாத்துக்கலாம் online ஏதாவது part time job கிடைக்குதானு

full time ஆ நம்மளுக்கு கிடைக்குறது கஷ்டம் தான்

சரி தேடி பாப்போம் நானும் பாக்குரேன் நீயும் பாரு ஏதாவது கிடைச்சதுனா கொஞ்சம் சொல்லு இந்த Naukri dot com எல்லாம் apply பண்ணி வைங்க இங்க தான் correct ஆஹ் அதான் Naukri நானும் apply பண்ணி வச்சிருந்தேன் ஒரு நாள் இப்படி தான் வாங்கணு சொல்லிட்டு ஒரு company ல இருந்து offer வந்துருந்துச்சி but ஆனா அது ரொம்ப distance so அதனால வீட்டுல வேணாம்னு சொல்லிட்டாங்க எதுக்கு நீ அவளோ தூரம் போறன்டு வேலைக்கு போனும் சொல்லுவாங்க

ஆஹ் என்ன apply பண்ணுனாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்

ஹம் இப்போ வேணா புதுசா ஒரு வந்துருக்கு Found it னூ naukri dot com மாதிரியே

Found it ஒண்ணு இருக்கு அதுல வேணா try பண்ணி பாருங்க oh சும்மா அப்போ அதுலயும் தானா apply பண்ணி வைக்குற மாதிரி தானா

ஏம்பா அதுலயும் தான் நிறைய ஏமாத்துர இதுவா இருக்குங்க நம்ம apply பண்ணுறது நம்ம side நல்லா offer கிடைக்கும்தான் நினைச்சி apply பண்ணுறோம் but

ஆமா பாத்தா அதுலயுமே fraud ங்களா தான் போறோமோ பயமா இருக்கு பயமா இருக்கு நம்ம details குடுக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு

ஹம் ஏது உண்மை எது பொய்னே தெரியல ஹம் சின்ன சின்ன எடத்துல correct payment குடுத்துராங்க

இல்ல மா இனிமே தான் அம்மா chutney செஞ்சிட்டு இருக்காங்க

முடிச்சி சாப்படனும் ஹம் ஹம் அம்மா எல்லாரும் நல்லா இருக்கங்கள பேசியே ரொம்ப நாள் ஆச்சி அஹ் நல்லா இருக்காங்க வருவோம் சரி இப்போ அண்ணனுக்கு எப்போ marriage

ஹம் ஹம் அப்பவே சொல்லிட்டு இருந்தல பாத்துட்டே இருக்கோம்னூடு அதுக்குதான் சரி கேப்போம் அப்படினு

ஹம் ஹம் சரி சரி நல்லா இடமா பாருங்க ஆமா ஹம்

ஹம் உண்ண கூப்படாமயா ஹம் ஹம் சரி டி ஹம் வேற என்ன special ஏதாவது

என்ன உனக்கு எங்கயாவது வீட்டுல மாப்பிள்ளை பாக்குரங்களா

அண்ணா க்கு முடிச்சுட்டா hey அப்பறம் அண்ணனுக்கு முடிச்சா உனக்கு வயசு ஆயிடும் பரவாயில்லயா

அதெல்லாம் ஆகாதா கே எனக்குழாம் பண்ணுனூ சொன்னா நா பாட்டுக்கு பண்ணிட்டு அமைதியா போய் உக்காந்துக்கலாம்னு நினைக்குறேன் என் வீட்டுல என்ன கேக்க மாட்டுக்கிறாங்களே okay நா வேணா அம்மாட்ட சொல்லுறேன் ஐய்யோ வேணா வேணா சொல்லிடாத சொன்னா அப்றம் அவ்வளோதான் என்னைய இல்லை வேலைக்கு போனா வேலைக்கு போக மாடுக்க உனக்கு கல்யாணம் வேணுமானு கேப்பாங்க ஹம் இல்ல வேலை தான் கேடச்சா நம்ம போக மாட்டோம்மா சொல்லுறோம்

தூரமா இருக்கு வேணாம்னு சொல்லுறாங்க

பேசாம tuition ஆவது எடுந்னூறாங்க tuition னா எப்படி பசங்கள வச்சி மேய்க்க முடியும் சொல்லு

ஹம் மூல திரும்புனாலும் tuition எங்க திரும்புனாலும் tuition அப்படியே எடுத்தாலும் ஒண்ணு இரண்டு பிள்ளைங்கதான் வரும்

அவங்க time தான் நம்மளுக்கு

அப்பறம் வேற என்ன ஏதாவது அவங்க ஏதாவது வச்சிருக்காங்களா வீட்டுல ஏதாவது function அப்படில்லாம் ஏதும் இல்லை டா இப்போதைக்கு இருந்தா சொல்லுறேன் டா உனக்கு சொல்லாமளா ஹம் இருந்தா சொல்லங்க அப்படியாவது ஒரு function காவது போய் time spend பண்ணலாம் ஆமா ஆமா வீட்டுல சும்மா இருக்குறதுக்கு இப்படி யாராவது function வச்சா function காவது ஓடி போய்யிரலாம்

ஹம் சரி சரி வேற என்ன hello கேக்குதா டா ஆ கேகக்குது மா சொல்லுங்க

சரி நம்ம வேணா ஒரு நாள் college போய்ட்டு வருவோமா

marksheet எல்லாம் போய் வாங்கிட்டு வேணா வருவோமா

marksheet வாங்கல அது வாங்கல ஏதாவது சொல்லிட்டு போனும் இல்லனா குத்த வச்சிட்டே இருக்கணும்

சமயல் குறிப்புலாம் இருக்கு பத்தியா அது ஏதோ app சொல்லிறுவாங்களோ தெரியல அது என்ன app தெரியல அத நம்ம full install பண்ணி வைக்கணுமாம் அவங்க full ஏதோ recipe பேர் சொல்லிறுவாங்க நாம அந்த recipe net ல search பண்ணி அதுல அதுல அவங்க எப்படி எப்படி எல்லாம் make பண்ணலாம்னு சொல்லி போட்டுருக்காங்களோ அப்படியே நம்ம sentence நம்ம எழுதி எழுதி வைக்கணுமாம்

அந்த மாதிரி ஒரு வேலை பாத்துச்சி ஆஹ் அது amount வந்துச்சினா ரொம்ப கம்மி தான் அப்போ ஒரு paper க்கு ஐந்து ரூபாய் அப்படிதான்

ஆமா அதுக்குமே தனி தனியா இருக்கு வேற first first வந்துட்டு ஒரு unit சொல்லி போட்டுருப்பாங்க அதுல ஐய்யோ என்ன என்னவோ இருக்கு அது அன்னைக்கு என்ன கூப்டு காமிச்சா அன்னைக்கு அதுகே தலை எல்லாம் சுத்திடுச்சி அது வந்து நிறைய work இருந்து வெறும் five rupees அது கஷ்டம் ஆமா வேலை ஜாஸ்த்தி ஆனா amount கம்மினா கொஞ்சம் கஷ்டம் தானா ஆமா அதுக்கு வேலைக்கு போகாமலே amount குடுப்பாங்களே

அதுலாம் எங்க அப்படி தறாங்கமா அதுலாம் fake தா

வந்து அது வந்து timing வந்து இறநூறு ரூபாய் குடுப்பாங்கலாம்

அவங்க வந்து ஆறு அச்சு தருவாங்கலாம் நம்மளுக்கு free யா

அதுக்கு அப்றம் நம்ம தான் அந்த இத அந்த case லாம் நம்ம தான் வாங்கி நம்ம தான் இது பண்ணிகனும்

வந்து நம்ம செஞ்சி குடுக்குறதுலாம் வாங்கிப்பாங்க product நம்ம வெளியலாம் போய்அலய வேண்டியது இல்லை அந்த product இது கொண்டு போய் நம்ம தான் sale பன்ன வேண்டியதுலாம் அவசியம் இல்லை அவங்களா வந்து வீட்டுல வந்து வாங்கிப்பாங்கலாம்

அதுக்கு அப்றம் இப்படினு சொல்லுறாங்க ஆனா அங்க போய் பாத்தா ஏதாவது investment பன்ன சொல்லுவாங்களா என்ன ஒண்ணும் தெரியல ஆமா இப்போ phone பேசும் போது நல்லவங்களா தான் பேசுறாங்க நேர்ல போனாதான் தெரிது ஹம் phone ல சொல்லுறாங்க இப்போ two hundred மட்டும் கட்டி training attend பண்ணுங்க அப்படினு சொல்லுறாங்க

ஆனா அங்க போய் ஏதாவது investment பன்ன சொல்லுறங்களா என்ன எதுணு தெரியல

phone ல Ad லாம் அப்படிதான் சும்மா மோட்டயா போடுராங்க

இப்போ என் friend ஒருதங்க சொன்னாங்க இன்னொருத்தர்

வீட்டு பக்கதுள இருக்குறவங்க அந்த இது my we three add ஒரு app இருக்கு

video மட்டும் பாத்துடங்கணு வச்சிகோயேன் பாத்துட்டா அது ஒரு video ஒரு நாளைக்கு ஐந்து ரூபாய் இங்குறது ஒரு video

starting தான் வருது அதுல வந்து ஆறு planning இருக்கு இப்போ வந்து first planning வந்து முன்னுத்தி அறுபது ரூபாய் கட்டனும் அப்படினு

முன்னுத்தி அறுபது ரூபாய் கட்டுனனா

ஒரு நாளைக்கு வந்து ஏழு ரூபாய் ஒரு video க்கு ஏழு ரூபாய் ல இருந்து பன்னிரண்டு ரூபாய் வரைக்கும் தருவாங்க

நமக்கு எதுவுமே investment பண்ணலனா

ஒரு நாளைக்கு வந்து வெறும் ஐந்து ரூபாய் மட்டும் ஒரு நாளைக்கு ஐந்து ரூபாய்

நம்ம எவ்வளோ நாள் பாக்குரோமோ அவ்வளோ இப்போ முப்பது நாள் பாக்குரோமோ எவ்வளவோ அவளோ கேடைக்கும் முன்னூறு ரூபாய் கேடைக்கும் அப்படியா but என்னது நானும் try பன்னிருக்கேன் amount ஆனா மேல dollar base ல காமிச்சிடே இருந்துச்சி நானும் இரண்டு மூணு video நிறைய நிறைய பாத்துட்டே இருந்தேன் அடுத்து அடுத்து போய்டே இருந்தேன் இது வந்து dollar ஆ இல்லாம amount ஆ தான் வருது இது direct நம்மலே bank send பண்ணுற மாதிரி அதே மாதிரி நம்மளுக்கு கீழ நிறைய பேர்த்த நம்ம add பண்ணி விட்டோம்

அவங்க எவளோ stage போராங்களோ அந்த stage பொறுத்து நம்மளுக்கு commission வரும் அப்படியா but ஆனா எனக்கு ஆனா dollar மாதிரி தான் காமிசிச்சு ஆனா இதுல வந்து dollar லாம் இல்லை அதே மாதிரி நம்ம investment பண்ணணும்கிற கட்டாயமும் இல்லை நம்ம வெறும் ஐந்து ரூபாய் மட்டும் daily போதும்னா அந்த ஐந்து ரூபாய் மட்டும் பாக்கலாம்

அதுவே அதிகமா வேணும் அப்படினா

அதிகமா கூட வாங்கிகலாமா இப்போ வந்து ஒரு அக்கா வந்து எவளோ வாங்குராங்கலாம் மாசமே ஐம்பது ஆயிரம் வாங்குராங்கலாம்

ஹம் அவங்களுக்கு கீழ வந்து ஆயிரத்து ஐந்நூறு பேர சேர்த்து விட்டுருக்காங்கலாம்

ஹம் ஹம் நம்ம கீழ சேர்த்து விட்டுறதும் சேர்த்து விடாததும் நம்ம விருப்பம் நம்ம வந்து கண்டிப்பா சேர்த்து விடணும் இங்குறது இது இல்லை oh oh எனக்கு அப்படிதான் dollar base ல காமிச்சிச்சு சரி dollar ல இருந்து அப்பறம் எப்படி deposit மாத்துறது சொல்லி பாத்துட்டு இருக்கேன் withdraw வரைக்கும் போச்சி withdraw பன்னா முடியல ஆனா எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் full waste போச்சி money தான் dollar லாம் இல்லை direct நம்மலே bank send பண்ணுனா வந்துருது

ஆனா android phone வந்து must